ஆமான்டா comedy யா இருக்கு உம் உம் ஏத்திட்டேன்னா, அப்ப அக்கா number இருந்துச்சுன்னா அக்காவுக்கு அனுப்பி விடு நீனு.

நான் வச்சிருக்கேன். ஆஹ் இப்ப uninstall பண்ணிட்டேன்டா நான் நிறைய படிப்பேனா classes போறதுனால டெலிகிராம்ல படிக்க தினமும் அனுப்பிட்டே இருந்தாங்க. full ஆ storage ஆ ஆகுது. தினமும் உட்கார்ந்துட்டு delete பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க முடியலை. அதனால இப்ப டெலிகிராமே uninstall பண்ணிவிட்டேன். உம் நேத்துதான், ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ராம் சீதாவா?

நியூ இயர்க்கு TV லயே போட்டாங்க, விஜய் TV ல படம்

நானும் பாக்கல, கடைசி scene ல பார்த்தேன். எங்க அம்மாதான் full ஆ உட்கார்ந்து பார்த்துக்கிட்டிருந்தாங்க. TV ல ad ஆ போடுவாங்கடா.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 continuous ஆ பாத்துட்டே இருக்கலாம் இல்லை ஆமாமா ஆமாமா correct TV ல பாக்கறதுன்னா எப்படி தெரியுமா பாக்கணும்? friends ஆ சேர்ந்துட்டு ஏதாவது snacks பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு படத்தை உட்கார்ந்து பார்க்கணும்

நம்ம ஒரு ஒரு scene போ~ போடுவாங்க. அதுக்கப்புறம் break போகவும் break போடவும் நம்ம என்ன எங்க தண்ணி குடிக்க, சாப்பிட, அப்படி இப்படின்னு வீட்டு வேலைகளைப் பாக்க ஆரம்பிச்சுட்டோன்னு வெச்சுக்கயேன் படம் என்ன கதியில ஓடிட்டு இருக்குன்னே ஒண்ணுமே புரியாது.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

அப்படியா? நானும் முத phone லதான் ஏத்திப் பார்ப்பேன். எனக்கு ஏதாச்சு ஒரு படம், யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொன்னா பார்ப்பேன். இல்லைன்னா நான் ஏத்தவே மாட்டேன். உம் லத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லை?

அந்த படம் பார்த்தியா? எப்படி இருக்கு லத்தி நான் பாக்கல. ஆனா, நீ பாத்துட்ட வந்திருக்குன்னு தெரியும்

உம் உம் நானும் பாக்கலடா, லத்தி. இந்த இவன் நடிச்ச படம்தானே, விஷாலா?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

எல்லா படமும் நல்லாதான் எழுதி நடிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்?

இப்போ full ஆ தீபாவளிக்கு தல, தளபதி படம் வரும் இல்லை? அதிலதான் ஆர்வமா இருக்காங்க.

தீபாவளிலயே இருக்கு, பொங்கல் ஞாபகமே வர மாட்டேங்குது மதி மறந்து திரியறா. ஆமா என்ன பண்றது வீட்டிலேயே இருந்து அப்படி ஆயிட்டோம் மனுஷன். பைத்தியமாயிடாத இன்னும் கொஞ்ச நாள்ல.

சரி, friends வீட்டுக்கு எல்லாம் போனியா? நம்ம friends வீட்டுக்கெல்லாம் என்னை யாரு கூப்பிடறா, இங்க வா வான்னு. எவளும் கூப்பிட மாட்றா.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 எல்லாரும் வேலை பாக்கறாங்கடா. வந்தாலுமே, அவளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் leave தான் கிடைச்சுட்டு, ஊர்ல இருந்து வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இங்க நல்லா rest எடுக்கணும்னு வருவாங்க

எங்க வேலை பாக்குற ஆளுங்க எல்லாரும்?

எல்லாருமே வெளியூர்ல தான்டா, இங்கே யாருமே work பண்ணவே இல்லை. சரி, சரிடா நீ எங்கயாவது வெளில போய் கேட்க வேண்டியது தானே? jolly ஆ வீட்லயே இருக்க இருக்க பிடிச்சிருச்சா பிடிக்கலைன்னா என்ன செய்யறது? பழகிடுச்சு விட எனக்கு பழகிருச்சு அவ்வளவுதான்.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 ஏய், அப்படி try பண்ணாமலும் இல்லை. government exam படிச்சுட்டுதாம்மா இருக்கேன்.

சரி சரி

அப்புறம் serial உ serial எதுவும் பாக்கறியா? சரி, இப்ப பதினோரு மணிக்கு, மௌனராகம் போட்டிருப்பாங்க பாப்பியா?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 அஹ் அவனுக்கா? நே~ நேத்து எங்க அஹ் இது கடைக்கு போயிருந்தனா? dress எடுக்க போயிருந்தோம், பொங்கலுக்கு

இரு, இரு சொல்றேன். நான் எடுத்துட்டு வீட்டுக்கு வரவே night உ late ஆயிடுச்சா? அதனால எங்கயும் அந்த serial ஆறு மணிக்கெல்லாம் போட்டிருவானுங்கல்ல?

அவனுக்கு அதுதான் சொல்றேன்ல அவன் wife உ அவங்க அம்மா மாதிரி நெருப்புக்குள்ள நிப்பான். உம் நெருப்புல நின்னபடிக்கு என்ன ஆகும்னா இவன் போயிட்டு வேகமா போயிட்டு அம்மா, அம்மான்னு போய் காப்பாத்துவான். காப்பாத்தின உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துரும் plan போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்களோ?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 சக்தியை ஞாபகம் இருக்கா? ஆஹ் சக்தி எல்லாம், ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல நெருப்பு அஹ் நெருப்பு எரியுற மாதிரி காட்டுவாங்க அதுக்குள்ள முடிஞ்சிரும். இல்ல இல்ல திடீர்னு ஒரு fire நட~ fire இதாகுது. அதனால wife ம் மறந்துருச்சு ஆனா அம்மா ஞாபகம் வந்து ஆமா. என்ன கதை இது அவங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது, நெருப்பு உள்ளே இருக்கும் போதுதானே காணாமல் போயிடுவாங்க. இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைப்பான். அதனால, இவனுக்கு ஒரு மாதிரி mental ஆயிரும் இல்லை?

யாரு காப்பாத்தி கொண்டு வந்தா எங்க இருந்தாங்களாம் இவ்வளவு நாளு? அவங்க கூடவே அவங்க, அவங்க அப்பாவோட இவ இருப்பாளே அவ பேர் என்ன? யாரு தருண் வருணோட அத்தை. அவங்களை சொல்~ ஆஹ் அத்தை அவதான் அவங்க அக்காவை இது பண்ணி வச்சிருப்பா

ஆமா. அவதான் அவங்க அண்ணிய

ஷீலா பண்ணாலும் பண்ணிருப்பா ஏன்னா அந்த character ல அந்த இதுல வந்து அவள் வில்லி character தானே?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

தெரியலே அவளா ஒரு வீட்டுல வந்து மறைச்சு வச்சிருந்தாளாம்.

அதை போயிட்டு அவங்க இளைய மருமககிட்ட சொல்லுவா. அவ கூட்டிட்டு வந்துருவா.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 ஆமா ஸ்ருதி போயிட்டு நம்ம போய் கொண்டு போய்ட்டு வச்சாதான் நமக்கு நல்ல பேரு கிடைக்கும்

ஸ்ருதி பண்ணதிலே இதான் ஒரு நல்ல விஷயம் என்ன

அவ அவ எப்பையுமே அவள் selfish ஆதான் இது பண்ணுவா

அதுவும் இல்லாம சக்தியை ரொம்ப over நல்லவளா காட்டுவாங்க. அது கொஞ்சம் காண்டுதான் ஆகும்.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

வேற என்ன ஈரமான ரோஜாவே இதெல்லாம் பார்ப்பியா? ஈரமான ரோஜாவா? அது நேத்து பார்த்தேன், நீ பார்த்தியா? இல்லைடா நான் அப்பப்ப promo போடுவாய்ங்க இல்லை? அதோட பார்த்துட்டு, promo லையே serial என்ன லட்சணத்துல ஓடிட்டு இருக்குன்னு, இது பண்ணிடுவேன். உம் ரொம்ப interesting ஆன promo வா இருந்துச்சுன்னா, போயிட்டு அந்த episode மட்டும் பார்ப்பேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னனு

மத்தபடி யூடுயூபு, இன்ஸ்டாகிராமு, யூடுயூப்லதான் இப்ப நிறைய லட்சக்கணக்கான யூடுயூபர்ஸ் இருக்காங்க இல்லை?

ஆஹ் அவங்களோட day vlog எல்லாம் போடுவாங்க. அந்த vlog பாக்கறது, reels பாக்கறது,

அதை பாக்கறதுக்கு, நம்மளுக்கு time சரியா போயிடுது.

first college போக பழகிருச்சு, இப்ப வீட்டுல இருக்க பழகிருச்சு ஹம் இந்த dress எடுத்துட்டியா? தீபாவளி இது பொங்கலுக்கு. இல்லடா, எங்கயும் எடுக்க இல்லடா எடுக்கல பொங்கலுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் எடுப்போம்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 எங்களோட ஊர்ல தான் celebrate பண்ணும். ஜல்லிக்கட்டு போக~ பார்க்க போகணும்னு ஆசையா இருக்கு but corona வ

இதுவரை போனதே இல்லை. இந்தவாட்டி போகணும்னு ஆசையா இருக்கு எப்போ கூட்டிட்டு போக சொன்னாலும் கூட்டமா இருக்கு கூட்டமா இருக்குன்னு கூட்டிட்டே போகமாட்டேன்றாங்க. அப்ப கூட்டமா இல்லாம எப்படி? எப்பபோனாலும் அப்படித்தானேடா இருக்கும். ஜல்லிக்கட்டுன்னாலே, எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கத்தானே செய்வாங்க. இல்லை, இல்லை நம்ம கூட்டிட்டு போகக் கூடாதுன்னு சொல்றதுக்கு சாக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க வீட்டுல. அதுக்கு entrance fees எதுவும் உண்டா entrance fees இருக்கும்டா, சும்மா விட மாட்டாங்கல்ல. ஏய், entrance fees எதுவுமே கிடையாதே. விளையாடுறவங்களுக்கு வேணா இருக்கும். நம்ம போயிட்டு, சுத்தி உட்கார்ந்து பார்க்கத்தானே, போகப்போறோம். அதுக்கு எதுக்கு, entrance fees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 அஹ் அஹ் எல்லாருமே, அந்த கம்பியிலதான் உட்கார்ந்து இருப்பாங்க. நல்லா இந்தவாட்டி நடக்குதா? என்னமான்னு தெரியலே. corona வும் இப்ப வரு~ வருது~ வருதுல்ல? அதனால, தெரியலே.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

half saree லதான் நிறைய model வரும், எனக்கு தெரிஞ்சு இப்போ trend ல

அதுவும் பொங்கல்ல வந்து ரொம்ப homely ஆ இருக்கிற மாதிரிதான் இருக்கும் பொழுது, ரொம்ப grand ஆ, இது போட்டா, set ஆகாது. இந்த மாதிரி புடவை, half saree இந்த வேற எது classy யா இருக்~ அந்த அந்த மாதிரி homely ஆ dress தான் நான் wear பண்ணுவேன் நீ. நான் புடவை எடுத்திருக்கேன்டா, இரண்டு புடவை எடுத்தேன்.

நானும் அந்த மாதிரிதான் maximum dress எல்லாம் இது பண்றேன். மித்ததுக்குன்னா வேற ஏதாச்சும் ஆஹ் grand ஆ வேற எதாச்சும் dress இது பண்ணலாம். இதுக்கு homely ஆ இருந்தாதான், நமக்கு நல்லா இருக்கும்

நான் போய் saree இருக்கிற, portion க்குதான்டி, போனேன்.

அஹ் அதனால, full ஆ, sarees only ன்னா ஆஹ் நான் போய், saree section க்குதான் போயிட்டு. saree saree பார்க்கணும்ன்னு சொன்னேன் அதுவும், cotton saree வேணும் கேட்டேன். அவங்க அதுல நிறைய collection எடுத்து கொடுத்தாங்க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

இப்ப இது புதுசா மதுரையில சூப்பர் சரவணா ஸ்டோர் ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்கலாம்ல

இந்த ஒரு ரெண்டு அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்காங்க இருக்காங்க. அக்கா, கவிதா அக்கான்னு. அவுங்க தெரியும் எனக்கு மொதல்ல இருந்து. முத நான் வேலை பாக்குறதுல இருந்து. அவுங்க ரெண்டு பேரும் o~ o~ open பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க. நல்லா தான் பாப்பா இருக்கு. காசும் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியா? சரி, பொங்கலுக்கு அங்க கூட போய் எடுத்து try பண்ணலாம் இல்ல? அம்மா கிட்ட சொல்லு. ஆஹ் அஹ் சரி, offer ம் போட்டு இருப்பாங்கல இப்ப பொங்கலுக்கு offer போட்டிருப்பாங்க, இன்னொன்னு அந்த கடை வந்து இப்பதானடா start பண்ணிருக்காங்க, அதனால எதுவும் offer போட்டிருப்பாங்க, இது TV ல போட்டு எந்த gold நாங்க வாங்கினாலும், இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி, ஏதோ போட்டிருந்தானுங்க. gold எல்லாம் நம்ம நிலைமையிலே வாங்க முடியாது. dress வேணா எடுக்கலாம்.

ஆஹ் gold க்கு எல்லாம் வாய்ப்பில்ல dress வேணா எடுக்கலாம் அது இப்போ புதுசா திறந்திருக்கிறதுனால, நிறைய offer வேற போடுவாங்க நமக்கு. ஆமா, ஆமா, நல்லா இருக்காம்ல? ஏதோ ஏழு மாடியோ, எட்டு மாடியோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கடா

பரவாயில்லை. எப்ப கட்டுனாங்க? கட்டுனதே நமக்கு தெரியலே open பண்ணாதான், தெரியுது நமக்கு

ஆமா இன்னும் one hour travel இருக்குமா? மதுரைக்கு ஆஹ் முக்கா மணி நேரம்தான். நம்ம இப்போ இங்கேயே இருக்கலாம். மண்ட~ என்னமோ சொல்லுவாங்கல்ல, பெரியார் நகர் போகணும்னா ஒரு முக்கா

ஆமா, முக்கா மணி நேரத்துல போயிடலாம். அதே உள்ள மாட்டுத்தாவணி அப்படின்னா one hour ஆகும்.

மாட்டுத்தாவணிக்கு opposite லதானடா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா, நான் opposite ல எல்லாம் ரொம்ப opposite ல எல்லாம் போனா full ஆ கடைதான் இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் போகணும். ஓ, சரி சரி. அதான் அஹ் சொல்லிட்டு இருந்தாங்க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

நாங்க collection லதான், அங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து அங்கேயே regular ஆ, எடுக்கற மாதிரி இல்லைனா போத்தீஸ் போத்தீஸ் போத்தீஸ்ன்னுதானே கிடக்குங்க? ஆமா, இப்ப full ஆ, புது கடைல புது collection தான் இருக்கும். போனோமா சுருட்டுனோமா அந்த மாதிரி இருக்கும்

அங்க எல்லா things சுமே இருக்கும். என்ன ஆமாடா, எல்லாமே இருக்கும். உனக்கு என்னென்ன வேணுமோ, எல்லாமே ஒரே இடத்துல shopping பண்ற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான food உ ஏதோ food தான் எட்டாவது மாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தான் hotel லு

எல்லாத்தையுமே food கடைசி மாடியிலதான் வைப்பாங்க mall லையும் சரி, இது dress எடுக்கிற கடையிலையும் சரி. பாட்~ இந்த இந்த இப்ப வயசானவங்க எல்லாம் பாட்டி, தாத்தா அவங்க எல்லாம் எப்படி அங்க ஏறி போவாங்க? escalator ஆ அதுல ஏர்றதுக்கும் பயமா இருக்கும் இல்லை, அவங்களுக்கு steps லையும் அவங்களால ஏறி வர முடியாது.

உம் யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும்ன.